வ அக்பரி அப்படின்னு சொல்லக்கூடிய தபாகத் தபாகத் இ அக்பரி அப்படிங்கிற இது ஒரு வரலாற்று நூல் அக்பருடைய நிர்வாக முறையைப் பத்தி ஒரு நூல் எழுதியிருப்பார் அத எழுதினது யாரு அப்டின்னா நிஜாமுதீன் பக்ஷி அப்படிங்கிறவர்தான் அதை எழுதி இருப்பாரு so next வந்து பார்த்தீங்கன்னா அக்பர் வந்து ஒரு இசைக்கருவி மீது அதிகமான நாட்டம் கொண்டவர் இந்த இசைக்கருவியின் மீது அதிகமான நாட்டம் என்ன இசைக்கருவி அப்படின்னா நக்காரா அக்பர் வந்து நக்காரா அப்படின்னு சொல்லக்கூடிய இசைக்கருவி வாசிப்பதுல வல்லவர் அவருக்கு ரொம்ப விருப்பமான ஒரு அஹ் ஒரு இசைக் கருவியாகவும் இருந்திருக்கும் அக்பரால் அஹ் விரும்பி வாசிக்கப்பட்ட ஒரு இசைக்கருவி எதுன்னு கேட்டீங்கன்னா நக்காரா அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய அவையில இருந்த ஒரு இசை கலைஞர் இருந்திருக்கார். அவர் பேர் என்ன பேருன்னா ஒரு இசை கலைஞர் யாருன்னா சான்சேன் மியான் சான்சேன்சொல்லுவாங்க குவாலியரை சேர்ந்தவர் குவாலியர் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர்தான் யாரு அப்படின்னா இந்த மியான் சான்சேன் அப்படிங்கிறவரு அவருடைய அவையில இருந்த ஒரு இசை கலைஞர் அது மட்டும் இல்லாம அவருடைய அவையில இருந்த ஓவியர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ்வான் ஓவியர்

வல்லவரா இருந்திருக்காரு அதுக்கு பேரு நக்காரா so next பார்த்தீங்க அப்படின்னா அக்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஓவியம் கொண்ட ஒரு தொகுப்பை வெளியிட்டிருப்பார் ஓவியம் தொகுப்படைந்த ஒரு புத்தகத்தை ஓவியத் தொகுப்பு நூல் அதுக்கு பேரு என்ன பேரு அப்படின்னா ஹமிசா நாமா ஹமிசா நாமா அப்படிங்கிறது ஓவியங்களை நிறைந்த ஒரு தொகுப்பு நூல் அந்த ஓவியம் நிறைந்த தொகுப்பில் உள்ள ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஓவியங்கள் இடம் பெற்றிருக்குமாம் முழுக்க முழுக்க சிகப்பு நீல வண்ணங்களால் அமைந்ததுதான் ஒரு முக்கியமான ஒரு ஓவிய நூல் அந்த நூல் என்ன நூல் அப்படின்னா ஹமிசா நாமா இதை வெளியிட்டது யாருன்னா அக்பர் தொகுத்து இருப்பாங்க அந்த காலகட்டத்திலதான் தொகுத்து வெளியிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாம அக்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த தொழில்நுட்பவாதி அவர் ஏற்படுத்திய தொழில்நுட்பங்கள் தொழில்நுட்பவாதின்னா யாரு அப்படின்னா அக்பர் என்ன மாதிரி தொழில்நுட்பத்தை வெளியிட்டு இருப்பாருன்னா வெடியுப்பை வெடியுப்பைன்னா என்ன sir அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்ல நீரை குளிர்விக்கிற தொழில்நுட்பம் இன்னைக்கு நம்ம refrigerator எல்லாம் use பண்றோம் இல்லையா அத முறைக்காக ஒரு வேதியியல் கலவைகளை பயன்படுத்தி நீரை குளிர்விக்கிற தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியவர் யாடின்னா அக்பர்தான் அதுக்கு பேரு வெடியுப்பை அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம கப்பலின் ஒட்டகம் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தையும் அறிமுகப்படுத்திருப்பாரு அப்படின்னா என்ன sir அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது இன்னைக்குமே நம்ம யூடியூப் பேஸ்புக்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கப்பலை தயாரிச்சுட்டு அந்த கப்பலை எப்படி கடலுக்குள்ள இறக்கறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு நடைமுறைதான் கப்பலின் ஒட்டகம் ஒரு கப்பலை செஞ்சு அதன் மீது தரிசு நிலத்தில செஞ்சு என்ன செய்வாங்கன்னா இழுத்துக்கொண்டு வந்து கடல்ல வந்து சேர்ப்பாங்க இதுக்கு நிறைய ஆள் பலம் தேவை அது மாரி இழுத்துட்டு வரும்போது நிறைய இடங்கள் சேதப்படும் அதெல்லாம் தவிர்ப்பதற்காக கப்பல்லயே ஒரு பெரிய தளத்தை அமைச்சு அந்த தளத்திலேயே கப்பலை செஞ்சு அத கடலுக்குள்ள என்ன செய்றாங்கன்னா easy அ அஹ் நழுவ வச்சு அஹ் கப்பல்ல தரை இறக்கிரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டத்தை பண்ணவரு யாருன்னா அக்பர்தான் so வெடியுப்பை அறிமுகப்படுத்தியவர் யாரு அப்படின்னா அக்பர் கப்பலின் ஒட்டகம் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியவுங்க யார் அப்படின்னா அக்பர்தான் அறிமுகப்படுத்தி இருப்பார் இவருடைய அவையில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு அறிஞர் அவர்தான் யாரு அப்படின்னா நீலகண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க வானவியல் அறிஞர் அக்பர் அவையில் இருந்த ஒரு வானவியல் அறிஞர்தான் யாரு அப்படின்னா நீலகண்டர் அவர் இயற்றிய நூல்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் இயற்றிய நூல்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலை இயற்றியிருப்பார் ஒரு வானவியல் அறிஞர்தான் அந்த நீலகண்டர் next பாத்தீங்கன்னா இவருடைய அவையில இருந்த ஒரு முக்கியமான ஒரு சமஸ்கிருத அறிஞர்தான் யாரு அப்படின்னா பட்டர் சமஸ்கிருத அறிஞர் பட்டர் இவர் வந்து ஒரு நூலை தொகுத்திருப்பார் என்ன நூல் அப்படின்னா ராஜதரங்கினி ராஜதரங்கிணி அழகா கொடுத்திருப்பாங்க ராஜபலி பதக்கா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான் ராஜ வழி பதக்கா ராஜதரங்கிணி இந்த நூல இயற்றியது யாரு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் யாரு அப்படின்னா ஹல் ஹனா ஹல் ஹனா அப்படிங்கிறவர்தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ராஜதரங்கிணி அப்படிங்கிற நூல வந்து இயற்றியிருப்பாரு அந்த ஹல் ஹனா அவருடைய நூல்தான் ராஜதரங்கிணி அந்த நூலை வந்து தொகுத்தவர் அக்பர் அவையில தொகுத்தவர் யாரு அப்படின்னா இந்த பிரஹஞ்சபட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அக்பர் அவிழ்ந்த ஒரு முக்கியமான ஒரு சமஸ்கிருத அறிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க so next பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சிறப்புக்கு சொந்தக்காரர்தான் யாருன்னா அக்பர் அக்பர் ஆயிரத்தி ஐநூத்தி sorry ஆயிரத்தி அறநூத்தி நாலு செப்டம்பர்ல உடல் நலக்குறைவால பாதிக்கப்படுறாரு உடல் நலக்குறைவால பாதிக்கப்பட்ட அக்பர் ஆயிரத்தி அறநூத்தி அஞ்சு அக்டோபர் இருவத்தி ஏழுல என்ன பண்றாருன்னா இறந்து போயிராரு அக்டோபர் இருபத்தி ஏழு அவருடைய கல்லறை மாடம் ஆக்ராவுக்கு அருகே எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா சிக்கந்தரா அப்படிங்கிற சிக்கந்தரா அப்படிங்கிற பகுதியிலதான் என்ன ஆயிருக்குதுன்னா அமைக்கப்பட்டிருக்கு அவருடைய கல்லறை மாடத்துல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா அந்த கல்லறை மாடத்தை வடிவமைத்தவர் அக்பர் அது என்ன பாணியில் அமைக்கப்பட்டது அப்படின்னா பௌத்த பாணியில் அமைக்கப்பட்டது so தன்னுடைய கல்லறை என்ன பாணியில இருக்குது பௌத்த பாணியிலதான் இருக்கணும் அப்படிங்கிறத வடிவமைச்சவர யாரு அப்படின்னா அக்பர்தான் வடிவமைச்சிருப்பாரு பின்னால அத அழகுபடுத்தி இருப்பாரு அவருடைய மகன் ஜஹாங்கிர் வந்து அழகுபடுத்தி இருப்பாரு so இதுதான் என்ன அப்படின்னா அக்பர் அக்பர் தன்னுடைய வாழ்நாள்ல நிறைய கோட்டைகள் க~ கட்டிடங்கள் கட்டி இருப்பாரு முக்கியமா ராஜபுத்திர பாணியிலயே ஒரு கட்டிடம் கட்டியிருப்பாரு அதுதான் அவருடைய ஆக்ரா கோட்டை அந்த ஆக்ரா கோட்டை ராஜபுத்திர பாணியில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை அது போக நிறைய மஹால்கள் கட்டியிருப்பாரு அக்பரி மஹால், பஞ்ச மஹால், ஜோத்பாய் மஹால், ஜஹாங்கிரி மஹால் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சிகப்பு நிற பளிங்கு கற்களால் பல கோட்டைகளை கட்டினவர்தான் யாரு அப்படின்னா அக்பர் so அக்பருடைய ஆட்சிக்காலம் அப்படிங்கறது அவ்ளோதான் so அதுக்கடுத்து அவருடைய மகன் ஆட்சிக்கு வர்றாரு அவருடைய மகன்தான் யாரு அப்படின்னா ஜஹாங்கீர் அப்படின்னு சொல்லக்கூடிய சலீம் சலீம் என்ற இயற்கை சேர்ந்தவர் ஜஹாங்கீர் ஜஹாங்கீர் அவருடைய இயற்பெயர் வந்து ஜ~ சலீம்தான் ஆட்சிப் பொறுப்புக்கு ஏறும் பொழுது தன்னுடைய பெயரை நூர்தீன் ஜஹாங்கீர் மாத்திக்கிறார் நூர்தீன் ஜஹாங்கீர் அப்படீன்னு மாத்திக்கிறாரு so அப்ப ஜஹாங்கீர் உடைய பொருள் என்ன sir அப்படின்னா அதனுடைய பொருள்தான் உலகத்தை வெல்பவர் அல்லது உலகத்தை கைப்பற்றுபவர் so ஜஹாங்கிருடைய பொருள் என்ன அப்படின்னா உலகத்தை வெல்பவர் அல்லது உலகத்தை கைப்பற்றுபவர் அப்படின்னு சொல்லுவாங்க so இவருடைய இயற்பெயர் என்ன பேரு என்ன சலீம்

அதனாலேயே தன்னுடைய பேரனை என்ன பண்ணுவாரு அப்படின்னா போர் அதுல விஷயங்களை நிறைய ஈடுபடுத்துவாரு அக்பர் அக்பருடைய மறைவுக்குப் பிறகு குஷ்ரூம் என்ன பண்றாருன்னா வாரிசுக்கு போருக்கு என்ன செய்றார்ன்னா வாறார் தாத்தாக்கு பிறகு நான்தான் வருவேன் வாறாரு இது அப்பாவுக்கு பையனுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு முரண்பாடு இருந்துக்கிட்டே இருக்கு பின்னால பார்த்தீங்க அப்படின்னா குஷ்ருவுக்கு வெளியே இருந்த ஒருத்தர் ஆதரவு கொடுக்கிறாரு அவர்தான் யாரு அப்படின்னா அர்ஜுன் சிங் சீக்கிய மதத்தினுடைய ஒன்பதாவது குரு சீக்கிய மதத்தினுடைய ஒன்பதாவது குரு யாரு அப்படின்னா அர்ஜுன் சிங் சரி ஐந்தாவது குரு சீக்கிய மதத்தினுடைய எத்தணாவது குரு அப்படின்னா ஐந்தாவது குருதான் யாரு அப்படின்னா அர்ஜுன் சிங் ஐந்தாவது குரு சீக்கிய மதத்தினுடைய ஐந்தாவது குருதான் யாரு அப்படின்னா அர்ஜுன் சிங் இந்த அர்ஜூன் சிங்தான் குஷ்ருவுக்கு என்ன பண்றாருன்னா பின்னாடி இருந்து supportive ஆ இருக்காரு இத தெரிஞ்சுக்கிட்ட ஜஹான்கீர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த அர்ஜுன் சிங்கை சிறையில வைத்து கொலை செய்யறாரு தன்னுடைய மகனையும் என்ன செய்யறாருன்னா ஒதுக்கறாரு so இதுதான் அவருடைய ஆரம்ப காலத்துல இருந்தது so ஜஹாங்கீரால் கொல்லப்பட்ட சீக்கிய மதத்துறைவின்னு கேட்டீங்கன்னா யாரு அர்ஜுன் சிங் எத்தணாவது குரு அப்படின்னா ஐந்தாவது குரு இன்னும் ஒன்பதாவது குரு வருவாரு okay வா so ஐந்தாவது குருதான் யாரு அப்படின்னா அர்ஜுன் சிங் இந்த அர்ஜுன் சிங்கை தோற்கடித்தது யாரு அப்படின்னா ஜஹான்கீர் so இவருடைய ஆட்சி காலத்துல இவரை எதிர்த்த ஒரு முக்கியமான மேவார் அரசர் ஏன்னா மேவார் அரசருக்கும் மேவார்க்கும் முகலாயர்களுக்கும் எப்பவுமே ஆகாது வம்சாவளிகள் தொடர்ந்து முகலாயர்களை எதிர்த்துக்கிட்டே இருப்பாங்க அதுல example தான் பாபரை ராணா சந்தா அக்பரை இரண்டு பேர் எதிர்த்து இருப்பாங்க உதய் சிங் மற்றும் பிரதாப் சிங் இப்ப ஜஹாங்கீர் காலத்துல அவரை எதிர்த்தது யாருன்னா அமர் சிங் அமர் சிங் அப்படிங்கிற ஒரு மேவார் அரசர் so அவர் எதிர்க்கிறாரு ஆனால் ஜஹாங்கீர் நேரடியா போகாமல் தன்னுடைய மகன் யார் அனுப்புறாருன்னா குரம் அப்படிங்கிற அவர் மகனை அனுப்பி அவரை ஒடுக்கிறார் next பார்த்தீங்கன்னா இவருடைய ஆட்சிக் காலத்துல ஆயிரத்தி அறநூத்தி எட்டுல மாலிக் ஆம்பர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு படைத்தளபதி இவர் யாரு அப்படின்னா அடிமை படைத்தளபதின்னு சொல்லுவாங்க இந்த அடிமைப் படைத்தளபதி என்ன பண்றாருன்னா அகமது நகரை சுதந்திரமாக்கிறாரு அகமுது நகர் அப்படிங்கிறது வந்து தற்காலத்துல இருக்க ஒரு முக்கியமான ஒரு பகுதி அந்த பகுதிய சுதந்திரமாக்குறாரு மாலிக் கபூர் இதற்கு எதிராக தன்னுடைய மகன் குரமையை அனுப்புறாரு பல காலங்கள் போர் நீடிக்குது ஆனாலும் மாலிக் வெல்லவே முடியலை இந்த மாலிக் ரொம்ப முக்கியமான ஒரு person பின்னால மராட்டியர்கள் அஹ் தற்காலத்துல எழுச்சி பெறுவதற்கு காரணமான ஒரு person தான் யாரு அப்படின்னா இந்த மாலிக் காம்பர் so மாலிக் காம்பர் யார் எதிர்த்து இருப்பார் அப்படின்னா ஜஹான்கீய எதிர்த்திருப்பாரு இவருடைய ஆட்சிக் காலத்திலதான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வர்றாங்க வணிக குழுவின் மூலமா ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வராங்க ஆங்கிலேயர்களுக்கு வணிக உரிமை வழங்கியது யார் அப்படின்னா ஜஹாங்கீர்தான் முதல்ல ஆயிரத்தி அறநூத்தி எட்டுல யாரு வர்றா அப்படின்னா அஹ் வில்லியம் ஹாக்கிங்ஸ் வர்றாரு ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணுல தாமஸ் வந்து என்ன பண்றாருன்னா வணிக உரிமையை பெர்றாரு so இவருடைய ஆட்சிக் காலம்தான் ஆங்கிலேய வணிகக்குழு இந்தியாவுக்கு வந்தது இவருடைய ஆட்சி காலத்துலதான் அவர் முக்கியமான ஒரு நடைமுறையை அறிமுகப்படுத்துனாரு நீதி சங்கிலி மணி அப்படிங்கிற ஒருமுறை so நீதி சங்கிலி மணி அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது so நம்ம தமிழ்நாட்டுல மன்நீதி சோழன் இருந்தாரு இல்லையா அதே concept அப்படி யமுனை ஆற்றங்கரை ஷா பர்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரண்மனை அந்த ஷா பர்ஜ் அப்படிங்கிற அரண்மனையில இந்த நீதி சங்கிலிமணி அப்படிங்கிற முறை யார் கொண்டு வர்றா அப்படின்னா இந்த ஜஹாங்கீர் தான் என்ன பண்றாருன்னா கொண்டு வர்றாரு யாருக்கு நீதி வேணுமோ போய் கேட்டா என்ன செய்வாரு அப்படின்னா அத வழங்குறதுதான் என்ன அப்படின்னா நீதி சங்கிலி மணி so next வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய சுயசரிதியை இவரே எழுதுறாரு இவருடைய சுயசரிதை நூல்க்கு பேரு ஜஹாங்கரி இவருடைய சுயசரிதை நூல் ஜஹாங்கரி அப்படிங்கிற நூல் சொல்றாங்க அதை இயற்றது யாரு அப்படின்னா அவர்தான் தன்னுடைய வாழ்க்கை வரலாறை அவரே எழுதுறார் so இவர்தான் இவருடைய ஆட்சி காலத்துலதான் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்புமிக்க விஷயங்கள் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நிறைய கலைகள்தான் வளர்த்திருப்பாரே தவிர இவர் போரே ஈடுபட்டிருக்க மாட்டாரு இவர்தான் என்ன பண்ணிருப்பார்ன்னா இன்னைக்கு இருக்கிற காஷ்மீர் ஸ்ரீநகர் காஷ்மீர் இருக்கில்லையா so அங்கதான் என்ன பண்ணிருப்பார்ன்னா பூந்தோட்டங்களை அமைச்சிருக்காரு அஹ் நிஷாத் தாலிமர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிஷாத் நிஷாத் ஷாலிமர் அப்படிங்கிற பூந்தோட்டங்களை அமைச்சது யாரு அப்படின்னா ஜகாங்கீர் தான் so இந்த மாதிரி பூந்தோட்டங்களை அமைக்கிறாரு இன்னைக்கு அது அரசு பூந்தோட்டமா இன்னைக்கு கூட செயல்பாட்டிலே இருக்குது இன்னாருயுடைய மகன் ஷாஜஹானும் என்ன பண்ணிருப்பார்ன்னா அத விசித்திரப்படுத்துவாரு so நிஷாத் தாலிமர் அப்படிங்கிற பூந்தோட்டங்களை அமைச்சது யாருன்னா இவர்தான் இவருடைய ஆட்சிக் காலத்திலே ஓவியர்கள் நிறைய ஓவியங்கள் இருப்பார் ஓவியக் கலையினுடைய உச்சமே யாரு அப்படின்னா ஜஹாங்கீர்தான் ஏன்னா ஓவியம்ன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா இவருக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் வந்து ஓவியங்களை வந்து விரும்புவாங்க முக்கியமா அக்பர் காலத்திலயும் ஓவியர்கள் இருந்திருக்காங்க இருந்தாலும் ஓவியங்களுக்குன்னு ஒரு சின்ன limit உண்டு என்ன limit அப்படின்னா இஸ்லாமியர்கள் ஓவியங்களை பெரும்பாலும் ஓவியங்கள்ல மனித மற்றும் விலங்கினுடைய உருவங்கள் இடம்பெறவே இடம்பெறாது இயற்கை இருக்கலாம் பூக்கள் இருக்கலாம் அஹ் வண்ணங்களை வச்சு என்ன செய்வாங்க தீட்டுவாங்களே தவிர நிறைய இருக்காது ஆனா அதுக்கு மாறுதலாக இவருடைய ஆட்சிக்காலத்தில மனித உருவம் மற்றும் அஹ் விலங்குகளின் உருவம் கூடுற ஓவியங்களை யாரு வரையறா அப்படின்னா ஜஹாங்கீர் வரையிறாரு so முக்கியமான ஓவியர்கள் யாரு அப்படின்னா அபுல் ஹாசன், தாஸ், மது ஆனந்த், கோவர்த்தனன், மஞ்சு அப்படிங்கறவங்க எல்லாம் முக்கியமான ஓவியர்கள் இவருடைய ஆட்சிக் காலத்திலிருந்த ஓவியர்கள்தான் யாரு அப்படின்னா இவங்க எல்லாருமே okay வா so ஓவியர்கள் so அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு person தான் யாரு அப்படின்னா மெஹரு நிஷா so மெஹருநிஷா பார்த்தீங்க அப்படின்னா முகலாயருடைய ஆட்சிக் காலத்துல ஒரு முக்கியமான ஒரு பெண்மணிதான் யாரு அப்படின்னா மெஹர்நிஷா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெஹருநிஷா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஹாங்கிரினுடைய பாரசீக மனைவி so பாரசீகத்துக்கு ஆயிரத்தி அறநூத்தி பதினொண்ணுல அவங்களை திருமணம் பண்ணி இந்தியாவுக்கு கூட்டிட்டு வர்றாங்க so மெஹருநிஷாவை திருமணம் பண்ணிக்கிட்டது ஆயிரத்தி அறுநூத்தி பதினொண்ணு அப்படின்னு சொல்றாங்க so ஜஹரீர்~ ஜஹாங்கிரினுடைய மனைவிதான் யாரு அப்படின்னா மெஹருநிஷா இந்த மெஹருநிஷா இந்தியாவிற்கு வந்த பிறகு அவருடைய திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய பெயரை நூர்ஜஹான் அப்படின்னு சொல்லி மாத்திக்கிறாங்க நூர்ஜஹான் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா உலகின் ஒளி அவங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாளிகைதான் என்ன அப்படின்னா நூர் மஹால் அரண்மனை ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நூர்ஜஹான் அப்படின்னா உலகின் ஒளி அரண்மனை அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா அஹ் நூரு அ நூரு மஹால் நூறு மஹால் அப்படின்னா அரண்மனை ஒளி அப்படின்னு சொல்றாங்க so இந்த நூர்ஜகானைப் பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இடைக்கால இந்தியாவினுடைய ஒரே பெண் அரசி அவங்கதான் so அரசர் ஒரு சாதாரண ஒரு person ஆதான் இருந்திருப்பாரு அவங்க மேல ஆளுமை எல்லாமே யார்ட்ட வந்திருக்கும் அப்படின்னா அந்த மெஹருநிஷாட்டதான் இருந்திருக்கும் so இடைக்கால இந்தியாவுடைய பெண் அரசி எந்த ஆண்டு காலம் அப்படின்னா ஆயிரத்தி அறநூத்தி பதினேழுல இருந்து இருவத்தி ஏழு வரைக்கும் so ஷாஜகானுடைய மறைவுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்கதான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா நிர்வாகத்தை தன்னுடையக்குள்ள control ஆ வச்சிருப்பாங்க so இந்த மெஹருநிஷா ஒரு முக்கியமான ஒரு பெண்மணி இடைக்கால இந்தியாவின் ஒரே பெண் அரசி மெஹருநிஷா அதாவது நூர்ஜஹான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி இரநூத்தி பதினேழுல இருந்து இருவத்தி ஏழு முறை ஆட்சி இருவத்தி ஏழு ஆட்சி செய்தவங்க இவங்கதான்

ஜஹாங்கீருடைய ஒரு முக்கியமான மகன்தான் யாரு அப்படின்னா முர்~ குர்ரம் அந்த குர்ரம்யே மஹபத் கான்ன கொண்டு ஒடுக்கிருப்பாங்க பின்னால இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன ஒரு பிரச்னை ஆயிரும் முரண்பாடு ஏற்படும் மஹபத் கான் எவ்ளோ try பண்ணுவாரு ஆனா ஜஹான்கீரால என்ன ஆயிடுச்சு அப்படீன்னா மீறி அவரால

அதுல யார் முன்னெடுத்து வெற்றி பெறா அப்படின்னா அவருடைய மகனான குர்ரமே வெற்றி பெறுறாரு குர்ரம்தான் என்ன பண்றாருன்னா தன்னுடைய பேரை ஆட்சி பொறுப்புக்கும் பொழுது பேர மாத்திக்கிறார் என்னன்னு பேரு மாத்திக்கிறாரு அப்படின்னா ஷாஜகான் அப்படின்னு சொல்லி பேர் மாத்திக்கிறார் so so ஜஹாங்கீருடைய மகன்தான் யாரு அப்படின்னா ஷாஜகான் அவருடைய இயற்பெயர்தான் என்ன பேரு அப்படின்னா குர்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய இயற்பெயர் குர்ரம் அவருடைய இயற்பெயர் குர்ரம் ஆயிரத்தி ஐந்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல லாகூர்ல பிறந்தவர் தான் யாரு அப்படின்னா குர்ரம் so ஜகாங்கீர்க்கும் ஒரு ராஜபுத்திர பெண்மணிக்கும் பிறந்தவர்தான் யாரு அப்படின்னா இந்த குர்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் so தந்தையுடைய மறைவுக்கு பிறகு ஆட்சிப் பொறுப்புக்கு யார் வர்றாருன்னா ஷாஜகான் ஷாஜகான் ஒரு முக்கியமான ஒரு அரசர்

அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்கு பிள்ளைங்க so அவருடைய மூத்த பையன் யாரு அப்படின்னா தாராஷிகோ அப்படின்னு சொல்லுவாங்க actual ஆ பட்டத்து இளவரசரே இவர்தான் so ஜஹார்~ ஷாஜகானுடைய பட்டத்து இளவரசர் யாரு அப்படின்னா தாராஷிகோ அப்பாவுக்கு அடுத்து பிறகு இளவரசர் யாரு அப்படின்னா இவர்தான் இளவரசர் தகுதி அனைத்துமே அவர்ட்டதான் இருக்குது இந்த தாராஷிகோ ஒரு முக்கியமான ஒரு person ஏன் அப்படின்னா தத்துவஞான இளவரசர் என்று அழைக்கப்பட்டவர்ன்னா யாரு அப்படின்னா தாராஷிகோ இப்ப தாராஷிகோ ஒரு சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறார் தத்துவஞான இளவரசர் ஏன் sir அப்படின்னா சுபி தத்துவத்தின் மீது நிறைய நாட்டம் கொண்டவர் so இவரும் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா இஸ்லாம் சமயத்தையும் இந்து சமயத்தையும் இணைப்பிற்காக பெறும் பங்கெடுத்தவர் யார் அப்படின்னா இவர்தான் இவர்தான் என்ன பண்ணிருப்பார்ன்னா உபநிடதங்களை பாரசீகத்திற்கு மொழி பெயர்த்தவர் உபநிடதம் so சமஸ்கிருதத்துல இருக்கும் இல்லையா அந்த உபநிடதங்களை பாரசீகத்துக்கு மொழி பெயர்த்தவர் யாரு அப்படின்னா இந்த தாராஷிகோ அப்படின்னு சொல்லுவாங்க பந்தாபகதூர் குரு கோவிந் சிங் ஜி ஒடுக்கம் ஆட்சியாளர்களிடம் இருந்து ஏழை ஒடுக்கப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சமத்துவம் மற்றும் நீதிக்காக தியாகம் செய்து போராடினார் உலக வரலாற்றில் எந்த உதாரணத்தையும் காண முடியாது உங்கள் இறுதி இந்த பணிய சரியான நேரத்தில் தொடர அவர் பாபா பண்டாபகதூர் சிங்கை நாட்டிலிருந்து பஞ்சாப்புக்கு அனுப்பினார் அவர் சீக்கிய வரலாற்றில் முதல் முறையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவினார் அரசாங்கம்

வெற்றி ஆகியவற்றின் மறு செய்தியை வழங்கினார் அது கிட்டத்தட்ட முடித்து விட்டது வரலாறு அடக்குமுறை மற்றும் அடக்குமுறைக்காக எதிராக அரசாங்கத்துடன் மோதி முதலாய் பேரரசின் அவர்களை உலுக்கிய வரலாற்றில் மறக்க முடியாத மாபெரும்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 வலிமை மிக்க அரசியல் சக்தியாக மாற்றப்பட்டது பொருளாதார மாற்றும் சமூக கீர்த்தி சிருத்தங்கள் மூலம் பஞ்சாப் பலப்படுத்தப்பட்டது நீண்ட காலமாக எந்த எதிரியும் சலிக்கவில்லை முடியும் ஜாபர் முகலாயர் ஆட்சியின் பேரரசன் சீக்கியர்களின் தடயங்களை அழிப்பதன் மூலம் தடைத்தால் ஆனால் அவர்களால் சீக்கியர்களை அழிக்க முடியவில்லை பண்டா பகதூரின் ஏழு ஆண்டு கால ஆட்சி ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பது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 ஆயிரத்தி எழுநூத்தி பதினாறில் அடக்குமுறை மற்றும் அநீதிக்கு எதிராக போராடும் போது அவர் தனது எழுநூத்தி நாற்பது சோழர்களுடன் தன்னைத்தானே தியாகம் செய்த தைரியம் விளையாட்டுத்தனம் மற்றும் துணிச்சலுடன் தன்னைத்தானே தியாகம் செய்தார் அதுவும் உலகின் தனித்துவமான தயாரிப்பு ஒரு எடுத்துக்காட்டு குழந்தைப் பருவம் பண்டா பகதூர் இவருடைய உண்மையான பெயர் லக்ஷ்மன் தாஸ் ராஜபுத்திரர் குடும்பத்தில் பிறந்தவர் தங்கள் மகனும் துணிச்சலான வீரனாக மாறியதால் பெற்றோர்கள் வருத்தம் அடைந்தனர் எனவே ஆரம்பத்திலிருந்தே அவருக்கு அஸ்திர கவசம் மற்றும் வேட்டையாடும் அறிவு இருந்தது வருத்தத்தை ஏற்படுத்தியது தனது குழந்தை பருவத்தில் பருவற்ற மானுக்கு அவர் பலியாகிய போது தன் முன் பிறக்காத குட்டிகளுடன் வேதனையில் இருந்த போது அவரது இதயம் மிகவும் கனமாக இருந்ததை பார்த்து இவர் தனது வீட்டை மாற்றினார் தொடர்ந்து தனி மனிதனாக மாறினான் அமைதியைத் தேடி அவர் ஒரு சாதி ஜானகி தாசை சந்தித்தார் அவருக்கு மதோதாஸ் என்று பெயர் மாற்றினார் அப்போது சாதுராமன் தாஸை சந்தித்தார் இங்கும் அவருக்கு மன அமைதி கிடைக்கவில்லை நாற்று சுற்ற பயணம் சென்றுள்ளார் நாச பஞ்சாவடி என்ற இடத்தில் அவர் ஒரு யோகியான அக்ரா மாதத்தை சந்தித்தார் அவருடைய சேவையில் அவர் யோக சாதனா மற்றும் தந்திரிக்க கற்றலின் நிபுணர் ஆனார் மூன்று வருடங்கள் ஆக நாதரின் சேவைக்குப் பிறகு அவர் இறந்தார் ரத்தி சக்திகள் மாந்தரீகம் ஜந்தர்மாந்திரம் என்று அனைத்து புத்தங்களும் அவர் கைகளில் வந்தன அவர் அதை மிக விரைவாக தேர்ச்சி பெற்றார் பலர் அவருடைய அவரது விருப்பங்களை நிறைவேற்ற அவரைச் சுற்றி ஒரு கூட்டம் இருந்தது அதன் காரணமாக அவர் மிகவும் திமிர் பிடித்தார்

நேராரை அறிந்து ரவியின் கரையில் தனது கவர்ச்சியை காட்ட தொடங்கினான் நெட்ட நிறுவனத்தை சேர்ந்த ஒருவர் லத்தி சக்திகளுடன் சாந்தா மகாத்மாவை சிம்மாசனத்தில் அமர வைத்த பின்னர் அரியணையை கவிழ்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததாக பண்டா பகதூர் பற்றி சீக்கியர் கூறினார் குரு சாஹிப் சிரித்துக்கொண்டே இப்போது அரியணையை கவிழ்~ புதியவர் தேவையா சில நாட்கள் ஓய்வுக்கு பிறகு அவர் சிங்கியாவுடன் துறவி முகா மூக்கு சென்றார் ஒரு சாஹிப் யாரும் உட்கார அனுமதிக்கப்பட விடாத தனது படுக்கை சென்றால் துறவி வந்து பார்த்தும் மனதுக்குள் கடும் கோபம் வந்தது கட்டில் பலமாக கவிழ்ந்தது அவருடைய சக்தியின் எதுவும் செயல்படாத போது இது ஒரு சாதாரண நிறுவனம் அல்ல என்பது அவர் உணர்ந்தார் ஆறி சிரிந்து மன்னிப்பு கேட்டு தனது வாரிசை அரிசி சன் தங்க நிறம் குருவாக ஒப்படைத்தார் இறைவனை பின்பற்றுபவர் ஆன ஒரு மாதம் அவருடன் தங்கி சீக்கிய கொள்கையை முழுமையாக பற்றி அறிந்த கொண்டனர் பண்டா சிங் பகதூர் என்ற பட்டம் பட்டவால் வழங்கப்பட்டது இந்த நேரத்தில்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 ஆயிரத்தி எழுநூத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி குரு சாஹிப் பண்டாசிங் பகதூருக்கு தனது ஆசீர்வாதங்களை வழங்கினார் பாய் தயாசிங் பாய் வினோத் சிங் பாய் கான்சிங் பாய் ரம்சிங் பாய் வாஜ் சிங் ஆகிய ஐந்து நண்பர்களின் தலைமையில் அவரது அம்புகளிலிருந்து ஐந்து அம்புகள் வீசப்பட்டன நாகாரா நிஷாந்த் சாஹிப் சீக்கியர்களுக்கான ஹோகே ஹோக்னேன் மற்றும் இருபது சிங்கார்களுடன் அவர் பஞ்சாப் சென்றார் குரு சாஹிப்பை தனது மிகப் பெரிய எதிரியாக கருதிய வசீர்கான் சீக்கியர்கள் மற்றும் குரு சாஹிப்பை கண்காணிக்க தனது சிறந்த முயற்சியை பயன்படுத்தினார் தனியாக விடப்பட்டது அவரது உத்தரவின் பேரில் நடேரின் ஆட்சியாளர் சிங்காவின் பின்னால் தனது ஆட்களை அனுப்பினார் நாடரிலிருந்து அரச படைகள் தம்மை பின் தொடர்வதை அறிந்த பண்டாசிங் அவர்களை தவறாக வழி நடத்துவதற்காக சுற்றிச் சென்றார் சீக்கியர்களை அனுப்புவதன் மூலம் அவர்கள் தங்கள் குதிரைகளின் உச்சியின் அடையாளங்களை விட்டுவிட்டு அங்கிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள படையறி நகமா~நகரமான அம்பாவின் தோட்டத்தில் கூடுருமாறு உத்தரவிட்டார்

பண்டா சிங் ஒரு துறவி மற்றும் ஒரு சிப்பாய் அவர் வருத்தம் அடைந்தார் அடக்குமுறைக்கு சூறையாடலுக்கும் சூறையாடலுக்கும் ஆளாய் இருந்த நிலானி மக்கள் பாதுகாப்பு பொறுப்பை ஏற்று எந்த அரசு விஷயத்தையும் கொடுக்கக் கூடாது என்று அறிவித்தனர் இனிமேலாவது அவர்கள் உடைமை உயிர் உடைமைகளை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்போம் அதற்கு ஈடாக அவர்கள் எதையும் விரும்பவில்லை வீரர்களுக்கு பால், தயிர், நெய் போன்ற உணவுப் பொருட்கள் மட்டுமே சிங் சஞ்சனம் மக்களுக்கு நியாயம் மிக்க பட்டவர் இந்தப் பெண் கிராமத்து சோதனைகளை என்ன செய்ய முடியும் அரசு அதிகாரிகளிடம் புகழ் செய்வார் சந்தா பகதூரில் வெற்றிகளுக்கும் வெற்றிகளுக்கும் மூலகாரணம் த~ ஒன்று தபா மற்றும் தனக்குள் ஒரு பெரிய சக்தியாக இருந்து ஒரு கோவிந் சிங் ஜீயின் ஆசீர்வாதங்கள் ம~ மகானர்களுக்கு இடையிலான பயணத்தில் இருவத்தி ரெண்டு வருட அனுபவம் மூன்று பெரிய தலைவர்கள் துணிச்சலான வேகமான திறமையற்ற மற்றும் தொலைதூர ஒரு போர் வீரர் எதிரிகளின் எண்ணேற்றம் துப்பாக்கிகளை அ~ அ~ கண்டும் அசையவில்லை இவ்வளவு பெரிய பார்த்து பல சம்பவம் சம்பளக்காரர்கள் கொள்ளைக்காரர்கள் மற்றும் ஆயிரம் வைத்திருந்த சுச்சா நந்தனின் மருமகன்கள் தளரவில்லை அத்தகையை தைரியத்துடன் போரில் அவரே எதிரிகளை எதிர்கொண்டார் வரலாற்றில் கோகே மாற்றினார் நான்கு வான் ஊர் நிலத்தில் ஒட்டுமொத்த பந்துகளும் ஒரே கொடிகள் கீழே

தந்தை பெருமைப்படுத்தியது அவர்களின் நம்பிக்கைய வென்றது அனைத்து பந்துகளும் முழக்கமிட்ட பண்டா பகதூரை தங்கள் தளபதியாய் தேர்ந்தெடுத்தனர் ஐந்து சாமானியர்களின் நண்பராக இருந்து அவர் அவர்களின் பிரச்சனைகளை மிகவும் கவனமாக கேட்டறிந்தார் அதற்காக அவர் சில சமயங்களில் தன்னை ஆபத்தில் ஆழ்த்தினார் ஆறு மத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 சஹாபனாவின் தீவிர எதிர்ப் பார்ப்பலனரான ஸ்ரீ சரஸ்ஹாதி முந்நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு அவரது கல்லறை உள்ளது இருக்கிறது அவர் இந்த பிரமாண பண்டிதரையும் எதிர்க்கவில்லை மூட நம்பிக்கை மதவெறி மற்றும் உடன் அவரை எதிர்த்தார்

குரு சாஹிப் அடக்குமுறை மற்றும் ஒடுக்குமுறையை எதிர்த்துப் போராட பல தியாகியங்கள் செய்துள்ளார் இந்த அரசர்கள் நான் உனக்கு துரோகம் செய்வேன் அந்த தவறை அழிக்க என் உயிரை சீக்கியரிடம் கொடுக்கிறீர்கள் தேவைப்பட்டால் அனைத்தையும் தியாகம் செய்வேன்

நம்ம education கல்வின்ன உடனே என்ன நினை~ இப்போ என்ன இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா நம்பளோட skills ஆ இருக்கட்டும் நம்மளோட அறிவா இருக்கட்டும் அதை வளர்க்கிறதா இருக்கட்டும் இப்போ நம்ம கிட்ட ஒரு அறிவு இருக்கு அப்படின்னா, அதை எங்க implement எங்க வந்து அதை பயன்படுத்துறோம், எங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அஹ் இப்போ நான் ஒரு

ஒரு practical வந்து நம்பளுக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும். அதுதான் கல்வி. ஆஹ் இப்போ கல்வி வந்து most ஆ வந்து எங்க கத்துக்க~ எங்க வந்து அஹ் இது பண்ணிக்கிறோம் அப்படின்னா school ஆ இருக்கட்டும் இல்ல college universities ஓ அங்கிருந்து தான் நம்ம வந்து கத்துக்குறோம். education வந்து அங்கிருந்து தான் கிடைக்குது. கல்வின்றது எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் அப்படின்றது நம்ம ஏபிஜே அப்துல் கலாம், நம்மளோட முன்னாள் குடியரசு தலைவர். அவரை வச்சே நம்ப வந்து நிறைய தெரிஞ்சிக்கலாம். ஆஹ் ஆனா இந்தியால இருக்க கல்வி வந்து மிக, உலகத்திலேயே மிகப் பழமையா கருதப்படுது அப்படின்றது சொல்றாங்க. ஹம் அதுக்குன்னு இந்தியன் education system வந்து அஹ் ரொம்ப மோசம் அப்படின்னு நான் சொல்ல வரலை. பழங்காலத்துல நிறைய அறிஞர்கள், நிறைய அறிவாளிகள், நிறைய scientist வந்து இந்தியால வந்து இருந்திருக்காங்க இப்போவும் இருக்கறாங்க. அது~ அந்த education ஆனா இப்போ வந்து technology வந்து update ஆக ஆக அதுக்கேத்த மாதிரி நம்மளோட கல்வி திட்டமும் என்னது update ஆகி இருக்கணும். அந்த update இல்லை அப்படின்னுட்டு தான் நான் சொல்லவர்றேன் ஒரு கல்வி முறை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு தேர்வுல நல்ல மதிப்பெண் பெற்றால் செம அறிவாளி அப்படிம்போம். ஒரு புத்தகத்துல இருக்கறதை ப~ பத்தே நிமிஷத்துல படிச்சி பத்தே நிமிஷத்துல அடுத்த நிமிஷமே அவன் கக்கறான் அப்படின்றதுக்காக அவன் பெரிய அறிவாளி அப்படின்றது கிடையாது. ஒரு அறிவுன்றது எங்க நம்ம வந்து பயன்படுத்துறோம் அப்படின்றதுல தான் இருக்கு. மாணவர் மாணவர்கள் வந்து பாடத்~ புத்தகங்களை மட்டும் தான் உலகன்றது இல்லாம, அதை தாண்டியும் வெளியில வரணும். இந்திய கல்வி முறையை வந்து நம்ப நவீனப்படுத்தணும் மாணவர்கள் வந்து எ~ எப்போ வாழ்க்கையில் வந்து மேம்படுவதற்கு அவங்களுக்கு திறன்களையும் கத்துக்கொடுத்துக்கணும். அந்தத் திறன்களை எப்போ பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும்றதும் நம்ம வந்து இந்தியன் இந்தியன் education system ல வந்து நம்ம கொண்டு வரணும். ஒரு புதிய விஷயத்தை வந்து கத்துக்குறோம் அப்படின்னா, மாணவர்களுக்கு வந்து அதுல வந்து என்ன சொல்றது வந்து ஒரு interest இருக்கணும். நாம நண்பன் படத்துல எல்லாம் பாத்துருப்போம்ல, விஜய் வந்து சொல்லுவான், அஹ் சத்யராஜ்ட்ட சொல்லுவான் இல்லையா அஹ் இது வந்து ஒரு ஒரு இப்போ நான் ஒண்ணு எழுதி போடுறேன் அப்படின்னா உங்க எல்லாருக்கும் நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்றதுல வந்து ஒரு interest இருக்கணும் அப்படின்றதை சொல்லுவாங்க. நானும் அதைத்தான் சொல்ல வந்தேன். நம்ம ஒரு புது விஷயத்தை கத்துக்க போறோம் அப்படின்னா அதுக்கு வந்து முதல் அது என்ன அப்படிங்கிறதை சொல்றதுக்கு முன்னாடி அது வந்து இருக்~ இது இருக்கிறது மாதிரிதான்` இது இருக்கு அது என்னவா இருக்கும்னு நீங்க கண்டுபிடிங்க அப்படீன்றத வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு curiosity ஒரு உம் ஆர்வத்தை தூண்டறதா இது வந்து கல்வி வந்து இருக்கணும். கல்வியில வந்து மாணவர்களுக்கு வந்து சரி பாட புத்தகத்தை இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு நீதி கல்வியும் கத்துக் கொடுக்கணும் நம்ம. அவங்களுக்கு ஒரு ethics அப்படின்றதுன்னா என்னன்னு தெரியணும். இப்போ இருக்கிற சில பிள்ளைங்களுக்கு வந்து அஹ் ethics அப்படின்றது என்னன்னு தெரியுதே தவிர அது எதுக்காக எங்க அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியல. நம்ம ஒருத்தவங்க கிட்ட பொய் சொல்லக்கூடாது ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட வந்து ஆஹ் secret ஆ ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா அதை மத்தவங்ககிட்ட சொல்லக் கூடாது ஒரு confidentiality அதை maintain பண்றது அதுவா இருக்கட்டும், அஹ் நம்ம பெற்றோர்களுக்கு வந்து நம்ம உண்மையா இருக்கணும் நம்பளை நம்புறவங்களுக்கு நம்ம நம்பிக்கை உடையவங்களா இருக்கணும். அவங்களுக்கு துரோகம் பண்ண கூடாது அந்த மாதிரியான நிறைய ethics லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து சொல்லிக்கொடுக்குறதாவும் இந்தியன் education system வந்து இருக்கணும். வெறும் science வெறும் அஹ் இங்கிலிஷ் அப்படின்னா okay அவங்களோட வாழ்க்கைக்கு அது தேவைதான் இருந்தாலும், இப்போ ஒரு கல்வின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்போ என்னைய வந்து ஒரு இடத்துல தனியா விட்டாங்க அப்படின்னா என்னால sustain ஆக முடியணும். அங்க வந்து என்னால இருக்க முடியணும் யாரோட தயவும் இல்லாம என்னால அங்க வாழ முடியணும் ஆஹ் இல்ல, உங்களை வந்து ஒரு ஓரு புதுசா ஒரு இப்போ for example நீங்க physics major படிச்சவங்களா இருக்கலாம். புதுசா உங்களுக்கு ஆனா வேலைக்கு போகும்போது அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம ஏதாச்சும் ஒரு வேலை வரலாம். அது மாதிரி வேலை வந்தா நான் எப்படி வந்து அங்க sustain ஆக முடியும் எப்படி வந்து நான் think பண்ணணும் எப்படி யோசிக்கணும் என்னென்ன மாதிரி இருக்கணும் யார் யார்ட்ட எப்படி பேசணும் அஹ் யார் யாரை எந்த அளவுக்கு நம்பணும் எந்த விதத்துல நம்பக்கூடாது

மேலும் மேலும் பெருக்குறது. அதாவது இந்த investment பண்றோம் இல்லையா அது stock market ல investment பண்றதா இருக்கட்டும் real estate தங்கம் அந்த மாதிரி நிறைய இது இருக்கில்லையா அதுலேயும் நம்ம எப்படி பண்ணனும் அப்படின்றத வந்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித் தரணும்

சரி நல்லா தான் படிக்கிறான் okay ஆனா அடுத்து, ஒ~ அடுத்த பரீட்சையில வந்து அவன் ஒரு rank eight ஓ என்னமோ வாங்கிட்டு அழுதான் அப்படின்னா அந்த இதுல வந்து கல்வி use சே இல்லை. ஒரு ரெண்டு mark கம்மியா ஆகுறதுனால ஒரு பையன் அழுகுறான் அப்படின்னா அந்த இடத்திலேயே அவன் வந்து ரொம்ப down ஆ அதாவது என்ன சொல்றது அவனால எதையும் தா~ தாங்கிக்க முடியாததா இருக்கும். ஒரு கல்விங்கறது வெற்றியை மட்டும் கொடுக்காம தோல்வி அடைஞ்சாலும், அவனால அதை மனசுல வெச்சுக்கிட்டு அவன் மேலும் எழுந்திருக்க தான் பார்க்கணும். அந்த மாதிரியானதா இருக்கணும் கல்வி. கா~ நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதே ஆசிரியர்களும் சரி வீட்டிலயும் சரி இப்போ education ன்றது school ல மட்டும் இல்லாம வீட்லயும் நம்ப அப்பப்போ சொல்லிக் கொடுக்கணும் சரி இப்ப இந்த மாதிரி நீதிய வந்து நம்ம வீட்ல சொல்லி கொடுக்கலாம். அஹ் நம்ம சுத்தி இருக்கிற குழந்தைகளுக்கு நாம சொல்லிக் கொடுக்கலாம். இப்படி இப்படி இருக்கணுன்றத சொல்லிக் கொடுக்கலாம். இந்த மாதிரி situation வந்தா உனக்கு face பண்ண முடியணும் உனக்கு face பண்ண தெரியணும் அப்படிங்கறத சொல்லிக் கொடுக்கலாம்.

அஹ் இருவது வயசு mostly இருவது மேல தான் எடுக்குறாங்க parents தான் decision எடுக்குறாங்க. நீ இந்த school ல போ. இந்த இந்த course ச படி, இந்த இதை படி. அந்த இதை படி அப்படின்னு decision எடுக்குறாங்க. parents வந்து decision எடுக்க கூடாதுன்னு நான் சொல்லல. என்னன்னா இப்போ ஒரு அவனுக்கு அவனுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும். அவனுக்கு விருப்பம் இருக்குன்னா சரி அவன் விருப்பத்தையும் நம்ம consider பண்ணனும். அஹ் அவன் அதை எடுக்குறான், ஒரு course ச அவன் எடுக்குறான் அப்படின்னா அதுல இருக்குற advantages சும் சரி disadvantages சும் சரி நம்ப சொல்லி~ சொல்லணும். இப்போ இவங்க எடுக்குறாங்கன்னாலும் அந்த advantages சா இருக்கட்டும், disadvantages சா இருக்கட்டும் எல்லாததையும் நம்ம வந்து சொல்லணும் சொல்லி அவனை வந்து முடிவெடுக்க விடணும். அப்போ தான் ஒரு சின்ன வயசுல ஒரு அஞ்சாறு வயசுலேயே நம்ம வந்து அதை ஏத்திட்டு வந்ததாதான், அவன் மேல இன்னும் நல்லா பெரிய பெரிய ஒரு அவனுக்குன்னு ஒரு family வந்த பின்னாடி decision எடுக்க தெரியும். எப்படி எடுக்கணும்ன்றது தெரியும். அது வந்து நம்ம சின்ன வயசுல இருந்தே வந்து இது பண்ணிட்டு வரணும் அது வந்து வீட்டுலேயும் சரி, school லேயும் சரி, நம்ம அதை வந்து கத்துக் கொடுக்கணும். இது எல்லாமே கல்வியில வர்றதா இருக்கணும். அது வந்து இது தப்பா எடுத்தாலும் சரி அவன் வந்த அதுலருந்து மீண்டு வரணும். இல்ல நீ எடுக்கறது correct டா தான் எடுக்கணும் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நம்மளே நம்மளுக்கே தெரியும் sometimes நம்மளே தப்பு பண்ணிருப்போம் இல்லயா ஒரு decision எடுத்த பின்னாடி தான் தெரியும். நம்ப எதிர்பாராதது பண்ணுவோம் so அவன் என்ன எடுத்தாலும் சரி. அதுக்கு நம்ம supportive ஆ இருக்கணும் அஹ் அதை தாண்டி நீ இதைத் தான் எடுக்கணும் அப்பிடீங்கறதை சொல்லக்கூடாது. ஒரு கல்வின்றது எல்லா அவன் அவனை வந்து அவனை வந்து ஆஹ் என்ன சொல்றது? அவனோட originality ய கொண்டு வர்றதா இருக்கணும். அவனோட skills ச develop பண்றதா இருக்கணும். அவன் அவனா இருக்கணும் அவ~ அவனை வந்து ஹம் அவன் அஹ் அவனையே இப்போ என்ன சொல்றது ஒரு confident person ஒரு hero வா அவன் கண்~ ஒரு கண்ணாடியில அவன் பாத்தான் அப்படின்னா அவனை வந்து அவன் hero வா பார்க்கணும். அதைத் தாண்டி என்னடா இது அப்படீன்ற மாதிரி பார்க்கக் கூடாது. அந்த மாதிரியான கல்வியை தான் நம்ம உருவாக்கணும். அந்த மாதிரியான கல்வி இந்தியால கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்கற எதிர்பார்ப்போட நான் இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி. hello வணக்கம் உங்களோட பேர் வர்தினியா? உங்களோட phone number உங்களோட school இருந்து குடுத்திருந்தாங்க

நாங்க ஒவ்வொரு வருசமும் எங்களோட trast மூலையுமா இருபது student வந்து free படிக்க வச்சிட்டு இருக்கோம் அதுல ஒரு ஆல நீங்க select ஆகிருகிங்க உங்களோட mark வந்து பாத்திங்கன்ன அப்படின்னா six hundred ஆறுனுருக்கு நீங்க correct ஐனுத்தி எம்பது கிட்ட வாங்கிருந்திங்க எம்பத்தி நாழு மார்க் வாங்கிருந்த அதுனால நாங்க வந்து எங்களோட குழு மூலையுமா ஆலோசனை பண்ணி உங்கள நாங்க தேர்வு பண்ணிருகோம் நீங்க எந்த college ல சேரனும் நீங்க எந்த course choose பண்ணும் அப்படிங்கறது உங்களுக்கு எதுல ஆர்வம் அதிகமா இருக்கு first நீங்க அத வந்து first find கண்டுபிடிங்க எதுல ஆர்வம் அதிகமா இருக்கோ அத நீங்க கண்டு பிடிச்சிடிங்க அப்படினா கண்டிப்பா உங்களோட carrier வந்து உங்களோட choose பன்றது ரொம்ப எளிமைய இருக்கும் நெறைய commerce படிச்ச students எல்லாம் நெறைய பேர் பாத்திங்க அப்படின்னா CA பண்ண போறாங்க நீங்க CA கூட பண்ண try பண்ணலாமே நீங்க வேண்ணா BCOM படிச்சிட்டு வேண்ணா நீங்க CA கூட வேண்ணா பண்ணலாம் நீங்க CA படிக்க முடியும் CS பண்ணலாம் CMA பண்ணலாம் இந்த மாறி உங்களுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு நான் முதலையே சொன்ன மாறி உங்களுக்கு எதுல ஆர்வம் அதிகமா இருக்கோ அந்த துறைய நீங்க தேர்ந்து எடுத்து படிங்க உங்களோட உங்களோட financial இத பொறுத்து நீங்க college வந்து நீங்க வந்து இது பண்ணிக்கலாம் தேர்வு பண்ணிக்கலாம் ஏன நாங்க உங்கள free ஆஹ் தான் so நீங்க எந்த college choose பண்ணாலும் நாங்க உங்களுக்கு full கல்லூரி கட்டணம் முழுவதும் நாங்களே உங்களுக்கு வந்து pay பண்ணிருவோம் நிங்களே தாரளாம தேர்வு பணிக்கலாம் அதுக்கு முழு முழுவதுமே நாங்க உங்களுக்கு வந்து permission குடுத்திடோம்

இப்ப reviews குடுத்திட்டு இருக்காங்க நீங்க வந்து வங்கிக்குலாம் வேளைக்கு போக முடியும் நீங்க அந்த கணக் கணக்கியல் துறை சம்பந்தமா நீங்க எல்லாத்துக்குமே உங்களால வேலைக்கு போக முடியும்